இரண்டாம் பகுதிக்கு நல்வரவு
டேட்டாபேஸ் க்கு கனெக்ட் செய்ய லோகின் டாட் பிஎச்பி பேஜ் ஐ எடிட் செய்வது யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ டேட்டாபேஸ் இல் இருப்பதுடன் சோதிப்பது ஆகியவற்றை பார்க்கலாம்
இப்போது ஏற்கெனெவே டேட்டாபேஸ் உடன் இணைந்து விட்டோம்
ரிஃப்ரெஷ் செய்து யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ ரிசெண்ட் செய்து எரர்ஸ் இல்லை என்பதை காணலாம்
இந்த எர்ரர் ஐ சொன்னேன்
டேட்டா வை டைப் செய்யாவிட்டால் எர்ரர் வரும் என்பதையும் பார்த்தோம்
இப்போது ஒரு குரி ஐ செட்டப் செய்யலாம் மைஸ்கிள் அல்லது எந்த ஸ்ட்ரக்சர்ட் குரி லாங்குவேஜ் ஐயும் முன்னே பயன்படுத்தி இருந்தால் ஒரு டேட்டாபேஸ் வை குரி செய்யத்தெரியும்
மைக்ரோசாஃப்ட் ஆக்செஸ் இலும் இருக்கிறது என்று நினைக்கிறேன்
ஆகவே இங்கே நாம் சொல்வது செலக்ட் உண்மையில் சொல்வது செலக்ட்
ஏனெனில் நமக்கு இட் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் எல்லாமே தேவை
இட் தேவையில்லை இருந்தாலும் செலக்ட் ஆல் எல்லா டேட்டா வையும் பெறுவோம்
செலக்ட் ப்ரோம் மற்றும் இதை யூசர்ஸ் என்று அழைத்தோமா என்று உறுதி செய்யலாம்
ஆம் யூசர்ஸ்
ஆகவே செலக்ட் யூசர்ஸ் மற்றும் இங்கே நாம் சொல்வது வேர் யூசர்நேம் அது எதன் நேம்
இது இங்கே
மற்றும் சொல்வது வேர் யூசர்நேம் ஈக்வல்ஸ் டைப் செய்த யூசர்நேம் இப்போது யூசர்நேம் இல்லையானால் திஸ் யூசர் டோஸ்ன்ட் எக்ஸிஸ்ட் என்பது போல ஏதேனும் எர்ரர் மெசேஜ் காட்ட வேண்டும்
ஆகவே இன்னொரு பங்ஷன் ஐ பயன்படுத்துவோம் ஒரு மைஸ்கிள் பங்ஷன்
மைஸ்கிள் நும் ரவ்ஸ்
இது நீங்கள் குரி கொடுத்த டேட்டாபேஸ் இலிருந்து பெற்ற rowக்களின் எண்ணிக்கையை எண்ணும்
ஆகவே நாம் சொல்வது நம்ரோஸ் ஈக்வல்ஸ் mysql num rows மற்றும் பிராக்கெட்ஸ் இல் குரி இன் பெயர் உள்ளது அதுவே குரி பங்ஷன் ஐ சேமித்த வேரியபிள்
rowக்களின் எண்ணிக்கையை எச்சோ ஆட் செய்தால்
எனக்கு சோதிக்கவும் உங்களுக்கு நிரூபிக்கவும்
1 வர வேண்டும்
1 ரோவ் தானே இருக்கிறது
இன்சர்ட் ஐ சொடுக்கி இன்னொரு டேட்டா ரோவ் ஐ சேர்க்கலாம் உதாரணமாக இன்னொரு யூசர்நேம் மற்றும் இன்னொரு பாஸ்வேர்ட்
இப்போது முயற்சிக்கலாம்
பின்னால் சோதிப்போம்
யூசர்நேம் கைல் மற்றும் இந்த முறை பாஸ்வேர்ட் 123
சரி முயற்சிக்கலாம்
என்ன ஆயிற்று
எங்கிருக்கிறோம்

ஆகவே கிடைத்தது அலெக்ஸ் மற்றும்Kyle
idகள் தானாக இன்கிரிமெண்ட் ஆனதை பார்க்கலாம்
இங்கே நம் 2 பாஸ்வேர்ட்ஸ் மற்றும் 2 யூசர்நேம்ஸ் ஐ காணலாம்
இப்போது இதை ரிஃப்ரெஷ் செய்து நடப்பதை காணலாம்
இதுவே சோதனையின் முழு வடிவம்
இது ஏன் 1 ஐ திருப்பியது
நான் ஒவ்வொரு யூசர் ஐயும் செலக்ட் செய்து பின் ரோவ் ஐ எண்ணினால் வால்யூ அதிகமாகும்
இங்கே மீண்டும் போய் ரிஃப்ரெஷ் செய்ய கிடைக்கும் வால்யூ 2 ஏனெனில் 2 rowகள் உள்ளன
ஆனால் நான் செலக்ட் வேர் யூசர்நேம் ஈக்வல்ஸ் என் யூசர்நேம் என்று சொன்னால் தெளிவாக என் யூசர்நேம் இருப்பதை மட்டுமே செலக்ட் செய்யும் அது ஒரு ரோவ்
வழக்கமாக வெப்சைட் இல் டுப்ளிகேட் யூசர்நேம் வைத்திருப்பதில்லை
இப்போது இது கிடைத்துள்ள போது எத்தனை ரவ்ஸ் உள்ளன என்று கண்டு என்ன பயன்
பயன் என்னவென்றால் நாம் சொல்லக்கூடியது ஐஎஃப் num rows இஸ் எக்குவல் டோ செரோ எனில் நாம்
மன்னிக்கவும் num rows நோட் எக்குவல் செரோ எக்ஸிக்யூட் செய்ய வேண்டிய கோடு ஐ இயக்கலாம் அதாவது லோகின் செய்வதற்கு
எல்சே எச்சோ ஆட் செய்வது
மன்னிக்கவும் எல்சே டை
நாம் தரும் செய்தி தட் யூசர் டோஸ்ன்ட் எக்ஸிஸ்ட்
ஆகவே என்ன செய்கிறோம் எனில் யூசர்நேம் ஐ கொடுத்தால் ஒரு ரோவ் மட்டும் திரும்புகிறதா என சோதிக்கிறோம்
மேலும் அது செரோ க்கு சமமில்லையானால் லோகின் க்கு கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்கிறோம்
இல்லையானால் சொல்வது டை மற்றும்That யூசர்நேம் டோஸ்ன்ட் எக்ஸிஸ்ட்
இது சமமாவது 1 2 3 4 அது போல மேலும்
மன்னிக்கவும் அது எக்குவல்
செரோ க்கு எக்குவல் இல்லையானால் எதற்காவது எக்குவல் ஆக இருக்க வேண்டும்
மேலும் அது எதற்கும் சமமில்லையானால் இங்கே உள்ள கோடு எக்ஸிக்யூட் ஆகும்
ஆகவே அடிப்படையில் அது 0 க்கு எக்குவல் ஆனால் எந்த ரிசல்ட் உம் ரிட்டர்ன் ஆகாது
ரிசெண்ட் செய்யலாம்
திரும்புவோம்
இந்த எச்சோ num rows ஐ நீக்கலாம்
மெயின் பேஜ் க்குத் திரும்பிப்போய் அலெக்ஸ் மற்றும்abc உடன் லோகின் செய்வோம் பாஸ்வேர்ட் இப்போதைக்கு முக்கியமில்லை
ஒன்றும் நடக்கவில்லை
ஏனெனில் எரர்ஸ் ஏதும் எழவில்லை இப்போது பில்லி ஐ பயன்படுத்தலாம்
பாஸ்வேர்ட் ஐ உள்ளிட்டு லோகின் மீது சொடுக்கலாம்
தட் யூசர் டோஸ்ன்ட் எக்ஸிஸ்ட்
ஏனெனில் யூசர்நேம் எக்குவல் டோ பில்லி என்னும் எந்த ரோவ் வும் திருப்பப்படவில்லை
ஆகவே இது வேலை செய்கிறது
முந்தைய விஷயத்துக்குப்போகலாம்
அலெக்ஸ் மற்றும் பாஸ்வேர்ட் ஏபிசி
இப்போது லோகின் செய்ய கோடு
லோகின் செய்ய பாஸ்வேர்ட் சோதிக்கப்படவேண்டும்
ஆகவே பாஸ்வேர்ட் ஐ பிடிக்க ஒரு பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம்
மன்னிக்கவும்
பங்ஷன் இல்லை
ஒரு லூப் மற்றும் அது வைல் லூப் ஆகும்
வேரியபிள் பெயரை இங்கே உள்ளிடுவேன்
நான் அதை ரோவ் என்றழைப்பேன்
இஸ் எக்குவல் டோ mysql
arrayஆக ஒரு ரோவ் ஐ பெட்ச் செய்கிறது
ஆகவே சுருக்கமாகச் சொல்வது mysql fetch assoc இதுவே என் குரி
ஆகவே என் குரி அங்குள்ளது
இதனால் ஒவ்வொரு கோலம்ன் டேட்டா வையும் இங்கிருந்து கொண்டுவந்து இந்த ரோவ் அரே இல் வைப்போம்
தெளிவாக வைல் loopஉடன்நம் பிராக்கெட்ஸ்
இப்போது சில வேரியபிள்ஸ் ஐ அமைக்கலாம்
சொல்வது டிபி யூசர்நேம் இது டேட்டாபேஸ் இலிருந்து பெற்ற யூசர்நேம் இஸ் எக்குவல் டோ ரோவ் மற்றும் இது ரோவ் நேம் யூசர்நேம்
ஆகவே இங்கே காண்பதுபோல ரோவ் நேம் இங்கே உள்ளது
இது dataன் அரே ஆக இருந்தால் இவை ஒவ்வொன்றும் இட் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஆக இருக்கும்
நாம் 012 ஐ பயன்படுத்தவில்லை
அது வேலை செய்யுமா என்று தெரியாது
இப்போது இது எளிமையாக இருக்கட்டும்
நாம் நம் கோலம்ன் பெயரை நேரடியாக ரெஃபர் செய்வோம்
ஆகவே டேட்டாபேஸ் யூசர்நேம் ரோவ் மற்றும் அது இந்த பங்ஷன் ஆல் நம் அரே மீது பயன்படுத்தும் குரி
அடுத்து சொல்வது டிபி பாஸ்வேர்ட் ஈக்வல்ஸ் ரோவ் பின் நம் பாஸ்வேர்ட்
ஆகவே இதன் பின் எச்சோ ஆட் செய்யலாம்
பிழைகள் தோன்றாமலிருக்க நாம் டிபி யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ எச்சோ ஆட் செய்ய வேண்டாம்
அவற்றை ஏற்கெனெவே தெரியும் டேட்டாபேஸ் இல் பார்த்து இருக்கிறோம்
இப்போது நாம் ஒரு சோதனையை செய்வோம்
செக் டோ சீ ஐஎஃப் தேய் மேட்ச்
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்தி வெகு சுலபமாக இதை செய்யலாம்
ஐஎஃப் நம் யூசர்நேம் ஈக்வல்ஸ் நம் டிபி யூசர்நேம் மற்றும் நம் பாஸ்வேர்ட் இஸ் எக்குவல் டோ நம் டிபி பாஸ்வேர்ட் பின் நாம் சொல்வது அது சரி
இல்லையானால் சொல்வது அது சரியில்லை
பிராக்கெட்ஸ் ஐ எடுத்துவிடுகிறேன்
ஏனெனில் ஒரு வரி மட்டுமே இருக்கிறது
ஆகவே எச்சோ இன்கரெக்ட் பாஸ்வேர்ட்
அப்படியே இருக்கட்டும் மற்றும் இங்கே சொல்வது எச்சோ யூரே இன்
சரி இந்த வீடியோ முடிவதற்குள் இதை சோதித்துவிடலாம்
முதலில் சொல்வது அலெக்ஸ் மற்றும் ஒரு தவறான பாஸ்வேர்ட் உள்ளிடப்படும்
இன்கரெக்ட் பாஸ்வேர்ட்
இப்போது ஏபிசி ஐpassword ஆக உள்ளிட
யூரே இன்
ஆகவே யூசர்நேம் ஐ சோதித்து அது உள்ளதென அறிந்தோம்
பீல்ட்ஸ் உள்ளதை உறுதி செய்தோம்
ஆகவே பிளீஸ் enter இன் யூர் யூசர்நேம் ஆண்ட் பாஸ்வேர்ட்
யூசர்நேம் மற்றும் தவறான பாஸ்வேர்ட் கொடுக்க எர்ரர் மெசேஜ் - இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் கிடைக்கிறது
சரியான பாஸ்வேர்ட் கொடுக்கக்கிடைப்பது யூரே இன்
மேலும் உள்ளிட்ட யூசர்நேம் இல்லை எனில் யூசர் டோஸ்ன்ட் எக்ஸிஸ்ட் என்னும் எர்ரர் மெசேஜ் கிடைக்கிறது
சரி அடுத்த பகுதிக்கு வாருங்கள் எப்படி செஷன்ஸ் மற்றும் லாக் ஆட் பேஜ் உருவாக்குவது என்று பார்க்கலாம்
இந்த tutorialக்கு குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா